கடைக்கு முன்னாடி ஒரு பிளாக் கலர் ஷேர் போட்டுருக்காங்க.

இந்த பில்டிங்கை சுத்தி ஃபுல்லாவே சிமெண்ட் ஆட்டந்தா இருக்கும்.

இந்த பில்டிங்ல வந்து நாலு அடுக்கு மாடி இருக்கு.

பில்டிங்கோட நுழைவாயில்ல அதுல நெறைய பேர் இருக்காங்க.

இது வந்து ஒரு ரிவர் .

சிவன் சிலை இருக்கு அப்புறம் பக்கத்துல வந்து நறைய செடிகள்லாம் வச்சிருக்காங்க.

அப்புறம் இந்த பிச்சர்ல வந்து ஒரு கார் இருக்கு.

இது வந்து ஒரு சர்ச் இதுல வந்து மாதா இருக்காங்க.

மாதவ கும்பறதுக்கு. அதுக்கு பக்கத்துல வந்து கேட்டு வைட் கலர் கேட்டு போட்டிருக்காங்க.

அந்த ரோட்ல வந்து ரெண்டு பேர் நடந்து போறாங்க ஒரு பொண்ணு ஒரு பைய.

இங்க வந்து பெட்ரோல் டீசல் வந்து சேல் பண்ணுவாங்க.

இத வந்து சுத்தி ஒரு கூடாரம் கட்டி இருக்காங்க.

இதுல வந்து நறைய பேர் இருக்காங்க.